இந்த ஃபேக்டரில நெறைய பொருள் தயாரிக்குறாங்க.

இங்க மூணு டூ வீலர் பார்க் பண்ணிருக்காங்க.

கீழ ரெட் கலர்ல ஒரு மேட் இருக்கு.

இங்க சில வண்டி பார்க் பண்ணி வச்சுருக்காங்க.

அந்த டயர்க்கு எல்லோ பிளாக் கலர் பெயிண்ட் போட்ருக்காங்க.

அவருக்கு பின்னாடி சேர்ல பிங்க் கலர் டவல் போட்ருக்காரு.

இந்த எடத்தை சுத்தி நெறைய மரம் இருக்கு.

எடத்துக்கு வெளிய ஒயிட் கலர்ல ஒரு பேரிகேட் இருக்கு.

இங்க ஒருத்தர் உக்காந்து எதையோ எழுதிட்ருக்காரு.

இந்த சூப்பர் மார்க்கெட்ல நெறையா லைட்ஸ் போட்ருக்காங்க.

இந்த பிளேட்ல ரெண்டு ஸ்பூன் குடுத்துருக்காங்க.

இது பாக்க ஒரு காலேஜ் பங்ஷன் மாரி இருக்கு.

அங்க பெரிய கேட் ஒன்னு இருக்கு.

மரத்து பக்கத்துல ஒரு டஸ்ட்பின் இருக்கு.

இங்க முறுக்கு பாப்கார்ன் எல்லா வச்சிருக்காங்க.

இந்த ஆபீஸ்க்கு வெளிய நெறைய பேர் நின்னுட்ருக்காங்க.

இங்க ஒரு பெரிய பாற இருக்கு.

அந்த கடைக்கு கீழ ஒண்டர்லேண்ட்ன்னு ஒரு கட இருக்கு.